இந்த பஸ் ஸ்டாண்டு க்கு பின்னாடி ஒரு பெரிய பில்டிங் இருக்கு அது பில்டிங் கு மேல ரெண்டு செல் போன் டவர் ருக்கு.

பக்கத்துல இருக்க ஒரு ரூமோட என்ட்ரில சர்விஸ் ருமுன்னு எழுதிருக்காங்க. அதுக்கு பக்கத்துல சி_சி_டி_வி கேமரா ஃபிட் பண்ணிருக்காங்க.

நறய கருங்கற்களால இந்த பில்டிங் கட்டிருக்காங்க.

இங்க ஒரு ரூம காட்டுறாங்க அந்த ரூமோட கேட்ல லா லான்ட்ரி லேப் வீ கேர் யுவர் பேப்ரிக்ஸ்னு ஒரு பேனர் வச்சுருக்காங்க.

உள்ள சேர்ஸ்ஸு டேபிள்ஸெல்லா அட் அரேஞ்ச் பண்ணி அது மேல ஒயிட் கலர் ஸ்கிரீன் போட்ருக்காங்க.

மேல சீலிங் ஒயிட் கலர்ல பண்ணி லைட்ஸ் போட்ருக்காங்க சுத்தி சி_சி_டி_வி கேம்ராஸ் வெச்சுருக்காங்க.

அதே மாரி பேங்க்கு முன்னாடி ப்ளூ கலர் பேனர் ஒன்னு வெச்சுருக்காங்க.

இங்க மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர்னு மெட்ரு எம்_ஆர்_சி_க்கு ஃபுல் ஃபார்ம் போட்ருக்காங்க ப்ளாக் கலர்ல .

இங்க ஒரு தொழுக கூடத்த காட்றாங்க இங்க முஸ்லீம் தொழுக பண்ற எடோ இது.

இந்த புல்டோசர் எல்லோ கலர்ல இருக்கு.

இந்த ஸ்டெப்ஸ் க்கு பக்கத்துல மேல ஏறுஸ் ரெண்டு பக்கமு சின்ன சின்னதா கோயில் மாரி அமச்சுருக்காங்க.